வணக்கம்Basics ஒஃப் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் குறித்த ஜியோஜெப்ரா டியூட்டோரியல் க்கு நல்வரவு
ஜியோஜெப்ரா வை பயன்படுத்துவது முதன் முறையானால் இன்ட்ரோடக்ஷன் டோ ஜியோஜிபிரட்யூட்டோரியல் ஐ முதலில் காணவும்
ஜியோஜெப்ரா ஐ துவக்க நான் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு வெர்ஷன் 1004 எல்டிஎஸ் மற்றும் ஜியோஜெப்ரா வெர்ஷன் 32400 ஐ பயன்படுத்துகிறேன்
இந்த டியூட்டோரியல் லின் நோக்கம் ஸ்ப்ரெட்ஷீட் ஐ ஜியோஜெப்ரா வில் பயன்படுத்துவது இந்த டியூட்டோரியல் லில் அடிப்படை தரவை காட்டவும் கணக்கிடவும் ஸ்ப்ரெட்ஷீட் ஐ பயன்படுத்துவோம்
தரவை பயன்படுத்தி பட்டை வரைபடம் வரைவோம்
ஸ்ப்ரெட்ஷீட் வியூ ஐ பயன்படுத்தி அடிக்கடி வரையும் இணைகோடுகள் போன்ற ஜியோஜெப்ரா ஆப்ஜெக்ட்ஸ் களை வரைவோம்
முதலில் 50 மாணவர்கள் 50 மார்க் தேர்வில் பெற்ற மார்க்குகளை பார்க்கலாம்
வரை பிரிவு வரம்புகள் மற்றும் நிகழ்வெண் இங்கே உள்ளன நிகழ்வெண் பட்டியலை கிளிப்போர்ட் க்கு பிரதி எடுக்கிறேன்
ஜியோஜெப்ரா windowக்கு போகலாம் முதல் படி ஸ்ப்ரெட்ஷீட் ஐ காட்சிக்கு கொண்டு வருதல்
மேனு வில் வியூ தேர்ந்து பின் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ வில் குறியிடுக ஸ்ப்ரெட்ஷீட் வியூ ஐ இங்கே நகர்த்தலாம்
பத்தி ஆ முதல் பிரிவு வரம்பு பத்தி ப் வரை160 பத்தி சி நிகழ்வெண்
பிரதி எடுத்த நிகழ்வெண்ணை இங்கே ஒட்டுகிறேன்
இப்போது முதல் மற்றும் வரை மதிப்புகளுக்கு
அவற்றை ஒத்தி ஒட்டவில்லை
ஏனெனில் ஜியோஜெப்ரா ஸ்ப்ரெட்ஷீட் களின் ஒரு அம்சத்தை காட்ட விரும்புகிறேன்
முதலில் இப்படி துவக்க
0 பின் 5 5 மற்றும்10 இப்போது இந்த இரண்டு செல்களை தேர்ந்து பின் இந்த நீல சதுரத்தை பிடித்து கீழே இழுக்க ஒரு கணித புரோகிரஷன் உருவாகிறது அதே போல டோ மதிப்புக்கு செய்யலாம் பிரிவு வரம்பு பட்டியலை உருவாக்கலாம்
நிகழ்வெண் பட்டியலும்
அதை செய்ய பத்தி ப் ஐ தேர்ந்தெடுப்போம்
வலது சொடுக்கி கிரியேட் லிஸ்ட் என்போம்
இங்கே ல்1 ஐ கவனிக்கவும்
அதாவது L 1 உருவாகி விட்டது
நாம் வெறுமே இதை வலது சொடுக்கி ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ கவனித்து முதல் மதிப்பு zeroஎன உறுதி செய்ய வேண்டும்
குளோஸ் செய்யலாம் இப்போது நிகழ்வெண் பட்டியலுக்கும் அதே செய்யலாம்
நிகழ்வெண் ஐ தேர்ந்து வலது சொடுக்கி கிரியேட் லிஸ்ட் என்போம் இப்போது L 2 இருக்கிறது
இப்போது பட்டை வரைபடம் தயாரிக்க இங்கே இன்புட் பார் க்கு போகலாம் இங்கே கட்டளைகளை உள்ளிடலாம் அல்லது ஹிஸ்டோகிராம் என டைப் செய்யலாம்
இப்போது இங்கே சதுர அடைப்புக்குள்
Enter ஐ அழுத்தினால் வெவ்வேறு தேர்வுகள் கிடைக்கும்
தேர்வுகளில் ஒன்று பிரிவு வரம்புகள் பட்டியல் மற்றும் ராவ் தரவு பட்டியல்
அதை பயன்படுத்தலாம்
L 1 என எழுதுவோம்
ஜியோஜெப்ரா எழுத்து நிலை உணரும் என நினைவிருக்கட்டும்
பிரிவு வரம்புகளுக்கு
L 2 நிகழ்வெண்களுக்கு Enter செய்யலாம் இங்கே பட்டை வரைபடம் உருவாக்கப்பட்டது
பட்டை வரைபடத்தை இன்னும் நன்றாக காண படிக்க
டிராவிங் பாட் ஐ நகர்த்தலாம்
மேலும் இங்கே டிராவிங் பாட் புராப்பர்ட்டீஸ் இல் வலது சொடுக்கி இந்த டிஸ்டன்ஸ் ஐ 5 என அமைக்கிறேன்
அதுவே ஒவ்வொரு பட்டையின் அகலமும்
குளோஸ் செய்யலாம்
பின் ஜூம் ஆட் செய்கிறேன் மீண்டும் டிராவிங் பாட் ஐ நகர்த்தலாம்
இந்த பட்டை வரைபடத்தை உருவாக்கியதும் அது இந்த மதிப்பை உருவாக்குகிறது a250
ஆ என்பது ஒவ்வொரு பட்டையின் நீள அகல பெருக்கல் தொகைகளின் கூட்டு
ஆ மதிப்பை இங்கே நகர்த்தலாம்
அடுத்த படி ஸ்ப்ரெட்ஷீட் வியூ வில் புள்ளிகளும் கோடுகளும் உருவாக்குதல் ய் அச்சுக்கு இணையாக
புதிய ஜியோஜெப்ரா விண்டோ வை திறக்கலாம்
இப்போது ஜியோஜெப்ரா வின் எந்த கட்டளையையும் இங்கே ஒரு செல் லில் டைப் செய்யலாம் ஒரு புள்ளியை உருவாக்க இப்படி ஒரு இடுகை
ஆ1 என்ற பெயருடன் புள்ளி தோன்றுகிறது
அதாவது பத்தி ஆ வரி 1 முகவரி ஆயம் 12 கொண்ட செல்
அதேபோல இங்கே 22 என டைப் செய்யலாம்
enter செய்ய ஆ2 கிடைக்கிறது
இரண்டு செல்களையும் தேர்ந்து நீல சதுரத்தை பிடித்து கீழே இழுக்க
இதை நகர்த்துவோம்
இந்த டியூட்டோரியல் க்கு அல்ஜெப்ரா வியூ வை மூடுகிறேன்
இங்கே 10புள்ளிகள் கிடைத்தன
அதே போல பத்தி ப் இல்
14 ஒரு புள்ளியாக
இதை நான் வலது சொடுக்கி ஷோவ் லேபல் என தேர்வு செய்ய அது ப்1 என செல் முகவரியை காட்டுகிறது
நான் டைப் செய்யலாம்
24
ப் 2 கிடைத்தது மீண்டு இதை இழுத்து 10 புள்ளிகளை பெறலாம்
மூன்றாம் பத்தியில் நான் கோட்டு துண்டை உருவாக்க நினைக்கிறேன்
ஜியோஜெப்ரா கட்டளை செக்மென்ட் மதிப்பில் நான் செல் முகவரியை தருகிறேன் ஆ1 இதை இங்கு நகர்த்தலாம் B1 பின் enter செய்யலாம் இதுவே ஆ1 மற்றும் ப்1 நடுவில் உள்ள கோட்டின் நீளம்
இப்போது இந்த செல்லை தேந்தெடுத்து கீழே இழுக்க 10 இணை கோடுகள் தோன்றுகின்றன
இன்னொரு விஷயம் கவனிக்க
ஆப்ஷன்ஸ் க்கு போய் அல்ஜெப்ரா க்கு போக
இப்போது அது வால்யூ வில் இருக்கிறது அதனால் பத்தி சி யில் கோட்டின் நீளம் தெரிகிறது
அதை கமாண்ட் என மாற்ற அது கட்டளையை காட்டும்
இப்போது முழுமையான பயிற்சி
35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பின் வீட்டுக்கும் பள்ளிக்கும் இடையுள்ள தூரத்தின் கொடுக்கப்பட்ட தரவை கொண்டு ஒரு பட்டை வரைபடம் உருவாக்கவும்
பிரிவு வரம்புகள் உம் நிகழ்வெண்ணும் இங்கே வரும் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ ஐ பயன்படுத்தவும்
தரவை பிரதிநிதிக்க பிரிவு வரம்புகள் மற்றும் நிகழ்வெண் பட்டியல்களை உருவாக்கவும்
இன்புட் பார் ஐ பயன்படுத்தி பட்டை வரைபடத்தை பட்டியல்களால் உருவாக்கவும் நிகழ்வெண் ஐ மாற்றி பட்டை வரைபடத்தில் தோன்றும் மாறுதல்களை கவனிக்கவும்
நான் அந்த டியூட்டோரியல் ஐ இங்கே உருவாக்கி இருக்கிறேன்
கவனிக்கவும்
இங்கே பட்டை வரைபடம் அடுத்த பயிற்சி ஸ்ப்ரெட்ஷீட் வியூ வை பயன்படுத்தி ஒருமையவட்டங்கள் உருவாக்கவும்
வட்டத்தின் மையத்தை குறிக்க டிராவிங் பாட் இல் புள்ளி ஆ வரையவும்
ஸ்ப்ரெட் ஷீட் ஐ பயன்படுத்தி பத்தி ஆ ஆரத்துக்கு
ஸ்ப்ரெட்ஷீட் இல் பத்தி ப் ஐ பயன்படுத்தி ஆ ஐ மையமாகக்கொண்டு பத்தி ஆ விலிருந்து ஆரத்தை பெற்று வட்டங்கள் வரைக
மையம் ஆ ஐ நகர்த்தி நடப்பதை கவனிக்க பயிற்சியை இதோ செய்திருக்கிறேன்
மையத்தை நகர்த்த
வட்டங்களை கவனிக்க டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் பகுதியான ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை நினைவு கூறுகிறேன்
இது இந்திய அரசின் நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் த்ராக் ஐசிடி மார்ட் ஆல் ஆதரிக்கப்படுகிறது
மேல் விவரங்கள் இந்த லிங்க் இல் உள்ளன தமிழில் கடலூர் திவா
குரல் கொடுத்து பதிவு செய்தது